லிப்ரியாஃபிஸ் பேஸ் மீதான ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு இந்த டியூட்டோரியல் ல் நாம் கற்க போவது a வியூஸ் மற்றும் b கோப்பி மெத்தோட் ஐ பயன்படுத்தி டேபிள் ஐ உருவாக்குதல் நம் லைப்ரரி டேட்டாபேஸ் க்கு போகலாம் இடப்பக்க பேனல் ல் டேபிள்ஸ் இக்கான் ஐ சொடுக்கலாம் வலப்பக்க பேனல் ல் ஒரு டேபிள் ஐ உருவாக்க மூன்று வழிகளைப் பார்க்கலாம் இப்போது கிரியேட் வியூ ஆப்ஷன் மூலம் செல்லலாம் அதற்கு முன்னால் வியூஸ் பற்றி கற்போம்
வியூ என்றால் என்ன
வியூ என்பது டேபிள் போலவே ஆனால் இது டேட்டா வை கொண்டிருக்காது டேட்டாபேஸ் ல் மற்ற வியூஸ் அல்லது டேபிள் களில் இருந்து டேட்டா ஐ திரும்ப பெறும் ஒரு குரி எக்ஸ்பிரஷன் ஏ வியூ என வரையறுக்கப்படுகிறது ஆகவே பார்க்கும் போது இது டேபிள் போலவே டேட்டா வின் கொலம்ன்ஸ் மற்றும் ரவ்ஸ் ஐ கொண்டிருக்கிறது வியூஸ் ஐ வரையறுக்கப்பட்ட அணுகலுக்கு அனுமதிக்க பயன்படுத்தலாம் அல்லது அடிப்படை டேபிள் கொலம்ன்ஸ் மற்றும் டேபிள் டேட்டா வின் பெயர் மற்றும் கட்டமைப்பை மறைக்கலாம் உதாரணமாக லைப்ரரி ன் அனைத்து உறுப்பினர்களையும் வரிசைப்படுத்தும் எளிய வியூ ஐ உருவாக்கலாம் ரகசியம் காக்க அவர்களின் தொலைபேசி எண்களை விட்டுவிடலாம் இங்கே அடிப்படை டேபிள் மெம்பர்ஸ் என இருக்கும் லைப்ரரி டேட்டாபேஸ் ன் மற்ற பயனாளர்கள் இந்த வியூ ஐ அணுக அனுமதிக்கப்படலாம்
ஆனால் மெம்பர்ஸ் டேபிள் ஐ அல்ல இதில் உறுப்பினர்களின் பெயர்களை மட்டுமே பார்க்க முடியும்
தொலைபேசி எண்களை அல்ல சரி மெயின் பேஸ் விண்டோ க்கு திரும்ப சென்று இந்த வியூ ஐ உருவாக்கலாம்
வலப்பக்க பேனல் ல் கிரியேட் வியூ ஐ சொடுக்கவும் வியூ டிசைன் என்ற புது விண்டோ மற்றும் ஆட் டேபிள்ஸ் என்ற போப்பப் விண்டோ ஐயும் பார்க்கிறோம் மெம்பர்ஸ் ல் சொடுக்கலாம் இந்த போப்பப் விண்டோ ஐ மூடலாம் இப்போது நாம் வியூ டிசைன் விண்டோ ல் இருக்கிறோம் மெம்பரிட் மற்றும் நேம் பீல்ட்ஸ் ல் டபிள் கிளிக் செய்யலாம் இட் பீல்ட் ஐ சேர்ப்பது எப்போதும் பயனுள்ளது ஏனெனில் இந்த வியூ ஐ மற்ற தொடர்புடைய டேபிள் களுடன் சேர்க்க இது உதவுகிறது
உதாரணமாக புக்சிஷ்யூட் டேபிள்
பங்ஷன்ஸ் கிரைட்டீரியா மற்றும் சோர்ட் போல நாம் விரும்பும் எதையும் சேர்க்கலாம் இப்போது உறுப்பினர் பெயர்களை ஏறுவரிசையில் அடுக்கலாம் அதற்கு பாட்டம் செக்ஷன் ல் நேம் கோலம்ன் ன் கீழே சோர்ட் ரோவ் ல் காலி செல் ல் சொடுக்கலாம் பின் அசெண்டிங் ல் சொடுக்கலாம் நம் முதல் வியூ ஐ சேமிக்கலாம் இங்கே இந்த வியூ க்கு ஒரு விளக்க பெயரை டைப் செய்யலாம்
மெம்பர்ஸ் நேம் ஒன்லி
பின் ஒக் பட்டன் ஐ சொடுக்கலாம் இந்த அடிப்படை டேட்டா ஐ பார்க்க மேலே எடிட் மேனு ல் சொடுக்கலாம் அடியில் ரன் குரி ஐ சொடுக்கலாம்
ஏறுவரிசையில் லைப்ரரி உறுப்பினர்களின் பெயர்களைப் பட்டியலிடும் ஒரு புது செக்ஷன் ஐ மேலே பார்க்கலாம் நாம் தொலைபேசி எண்களைப் பார்க்கவில்லை என்பதை கவனிக்கவும் அங்கே நம் சிம்பிள் வியூ உளளது நம் தேவைக்கேற்ப வியூஸ் ஐ உருவாக்கி வடிவமைக்க முடியும் மேலே போகுமுன் ஒரு அசைன்மென்ட்
உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்ட புத்தகங்களின் வியூ ஐ உருவாக்கவும்
அந்த புத்தகங்கள் செக்ட் இன் ல் இருக்க கூடாது
பின்வரும் fieldகளையும் இந்த வியூ ல் சேர்க்கவும்
புக் டைட்டில்ஸ் மெம்பர் நேம்ஸ் இஷ்யூ டேட் மற்றும் ரிட்டர்ன் டேட்
வியூ ஐ View லிஸ்ட் ஒஃப் புக்ஸ் நோட் செக்ட் இன் என பெயரிடுக சரி கோப்பி மெத்தோட் ஐ பயன்படுத்தி டேபிள் உருவாக்குவதைக் கற்போம் டேபிள் வடிவமைப்பு ஒரே மாதிரி இருக்கும் என நமக்கு தெரிந்தால் இது டேபிள்ஸ் உருவாக்கத்திற்கு ஒரு எளிய வழி
அதற்கு நம் லைப்ரரி ல் டிவிடிஎஸ் மற்றும் சிடிஎஸ் உள்ளதாகக் கொள்வோம் மீடியா என்ற புது டேபிள் லில் இந்த டேட்டா ஐ சேமிக்கலாம்
உதாரணமாக ஒரு சிடி அல்லது டிவிடி
தலைப்பு மற்றும் publish யியர் ஐ கொண்டிருக்கலாம்
ஆடியோ மற்றும் வீடியோ ஐ வேறுபடுத்தி காட்ட நாம் மீடியாடைப் பீல்ட் ஐ அறிமுகப்படுத்துவோம் புக்ஸ் டேபிள் ல் கிட்டதட்ட ஒரேமாதிரி பீல்ட்ஸ் உள்ளதால் அதை பிரதி எடுத்து ஒட்ட முடியும் இந்த செயல்முறையில் பீல்ட்ஸ் மற்றும் டேபிள் ன் பெயரை பெயர்மாற்ற முடியும் எப்படி என காணலாம் மெயின் பேஸ் விண்டோ க்கு போகலாம் புக்ஸ் டேபிள் ல் ரைட் கிளிக் செய்யலாம் கோப்பி ஆப்ஷன் ஐ பார்க்கலாம் அதை சொடுக்கவும் அங்கே ரைட் கிளிக் செய்யவும் இங்கே பல ஆப்ஷன்ஸ் இருப்பதை கவனிக்கவும்
பாஸ்டே மற்றும் பாஸ்டே ஸ்பெஷல் ஆப்ஷன் உம் உள்ளன குறிப்பிட்ட வடிவமைப்பில் கோப்பி மற்றும் பாஸ்டே ஐயும் பயன்படுத்தலாம் சாத்திய வடிவமைப்புகள் பார்மேட்டட் டெக்ஸ்ட் எச்டிஎம்எல் அல்லது டேட்டா சோர்ஸ் டேபிள்
இங்கே டேட்டாபேஸ் டேபிள் ஐ தேர்ந்தெடுக்கலாம் அல்லது ரைட் கிளிக் மேனு லிருந்து பாஸ்டே ஐ தேர்ந்தெடுக்கலாம் இது ஒரு விசார்ட் ஐ திறக்கும்

நாம் முடித்துவிட்டோம் கோப்பி மெத்தோட் ஐ பயன்படுத்தி நம் மீடியா டேபிள் ஐ உருவாக்கினோம் சரி இங்கே மற்றொரு அசைன்மென்ட்
யூஎஸ்இ விசார்ட் டோ கிரியேட் டேபிள் மெத்தோட் ஐ பயன்படுத்தி ஒரு டேபிள் ஐ உருவாக்குக இங்கே அசெட்ஸ் உதாரண டேபிள் ஐ பயன்படுத்துக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
தமிழாக்கம் பிரியா
நன்றி